அதே மாதிரி குப்தால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராணுவத்துல என்ன மாதிரி தலைவர்கள்லாம் இருந்திருப்பாங்க so பாலாஜி திருத்தியா மஹாபாலஜி திருத்தியா மகாத்மி இந்த மாதிரி நிர்வாக சம்மந்தப்பட்டதா கேட்டிருப்பாங்க so முகலாயர்களையும் அதே மாதிரி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேட்டிருக்காங்க so அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவருடைய நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது administrative அப்படிங்கிறது வந்து group one exam க்கு ரொம்ப ரொம்ப important ஆனது. so அதனாலதான் அதை பார்க்க போறோம் so என்னென்ன அமைச்சர்கள் என்னென்ன துறை சார்ந்தவங்க அதை மட்டும் படிச்சுக்கோங்க இது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் என்ன பண்ணிகோங்கன்னா ஏதாவது shortcut வச்சு கூட படிச்சுக்கோங்க so ரொம்ப முக்கியமானது. so இது இல்லாத ஏதாவது கேட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து skip பண்ணிக்கலாம் சில option skip பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா சில பொருத்துக்க எல்லாம் என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் அதை வச்சு skip பண்ணி எடுத்துக்கலாம் சரி okay so அவருடைய ஆட்சி முறை அப்பிடி இப்பிடி பாக்கும்போது அரசினுடைய அனைத்து நிலங்களையுமே நிர்வகிப்பவர் யாரு அப்படின்னா பாதுஷா அப்படின்னு அழைக்கப்படுற அரசர் தான் அரசின் அனைத்து நிர்வாகத்தையும் தான் கையிலேயே வச்சிருக்கவர் யாருன்னா அரசர் அவருக்கு பேரு என்ன பேருன்னா பாதுஷா அப்படிங்கிற பேரு அவருக்கு கீழே நிர்வாகம் பண்றவங்கதான் யாரு அப்படின்னா அவருடைய அமைச்சர்கள் அந்த அமைச்சர்கள்தான் யாரு அப்படின்னா first பார்க்கக்கூடியது அப்படின்னா தலைமை அமைச்சர் அப்படின்னா தலைமை அமைச்சர் திவானி ஆலா திவானி ஆலா அப்படின்னா நிதி அமைச்சர் திவானி ஆலா அப்படின்னா நிதி அமைச்சர் அப்படின்னா ராணுவத் தலைவர் அப்படின்னா ராணுவத் தலைவர் சதர் உஸ் சூடு சதர் உஸ் சூடு அப்பிடின்னு சொல்றாங்க so சூடு என்ன அர்த்தம்னா சமயத்துறை அமைச்சர் சமயத்தினுடைய துறையினுடைய அமைச்சர் கான் இ சவான் அப்படிங்கிறவரு உயர் அரண்மனை அலுவலர் கான் இ சவான் அப்படிங்கிறவரு உயர் அரண்மனை அலுவலர்

so தலைமை நீதிபதிக்கு பெயர் என்ன பேரு அப்படின்னா தலைமை காசி அப்படின்னு சொல்லுவாங்க so next வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் ஆங்கிலேயர்கள் காலத்துல முக்கியமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்திருப்பாரு அதுக்கு பேரு என்னன்னா காவலர்கள் துறை okay வா so அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒற்றர் துறையை நிர்மாணிச்சிருக்காங்க இவங்க so அப்படின்னா ஒற்றர்துறை தலைவர் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து பார்த்தீங்க அப்பிடின்னா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பீரங்கி படையினுடைய தலைவர் பீரங்கிப்படை தலைவர்தான் யாரு அப்படின்னா இந்த அப்படின்னு சொல்றாங்க so அப்படின்னா சிறு கப்பற்படை தலைவர் கப்பற்படையினுடைய தலைவருக்குதான் என்ன பேரு அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா காடுகளின் பொறுப்பாளர் so முகலாயர்கள் காலத்துல காடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா காடுகள்ல இருந்து நிறைய பொருட்கள் வாங்குவாங்க முக்கியமாக கச்சா பொருட்கள் எல்லாமே காடுகளாகதான் கிடைக்கும் அங்கிருந்த மரக்கரியா இருக்கட்டும் paint ஆ இருக்கட்டும். அது மாறி வீட்டை போர்க்கான பொருட்கள் எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா அங்கதான் கிடைக்கும் so காடுகளுக்கு பொறுப்பாளர் என்னன்னா அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமா முகலாயர் காலத்துல நிறைய காடுகளை அழிச்சு ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம் முகலாயர் காலத்துல கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் so அஹ் பதினாறாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு கோடி மக்களும் இருபதாம் நூற்று~ பதினெட்டாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா ஆஹ் இருபது கோடி மக்களும் என்ன செஞ்சிருப்பாங்க இருந்திருப்பாங்க அப்ப, மக்கள் தொகை பெருக்கத்தின் போது மக்கள் என்ன செய்யறாங்க நகரத்தைத் தாண்டி வாழ ஆரம்பிக்கிறாங்க இதனால காடுகள் என்ன ஆயிருச்சின்னா அதிகமா அழிக்கப்படுது okay வா so அப்ப காடுகளை சீர்படுத்தி நிறைய வேளாண்மை சார்ந்த விஷயங்கள பண்ணுவாங்க so அந்த காடுகளுடைய பொறுப்பாளர்தான் யாருன்னா அப்படின்னு சொல்லுவாங்க next பாருங்க மீர் தோசக் மீர் தோசக் அப்படிங்கிறவரு அவை சடங்குகளினுடைய பொறுப்பாளர் so அவை சடங்குகள் நடக்கும் இல்லையா அந்த சமய சடங்குகளுக்கான பொறுப்பாளர்தான் அப்படின்னு சொல்றாங்க so next பாருங்க ஆஹ் என்னன்னு பார்த்தோம்ன்னா குதிரைப் படை வீரர்கள் அங்க இருக்கிற குதிரைப்படை வீரர்களுக்கு என்ன பேரு அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராணுவம் சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள் இந்த ராணுவம் சார்ந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு match the follow அப்பிடியோ அல்லது என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி இது குறிப்பிட்டு என்ன செய்யலாமமோ சில பேர்கள் வந்து கேக்கலாம் so நிர்வாகம் சம்பந்தப்பட்ட நிர்வாக அதிகாரிகளா இருந்திருப்பாங்க so next பார்த்தீங்க அப்படின்னா முகலாயருடைய காலத்துல முக்கியமான ஒரு வருவாய் அப்படின்னா வேளாண்மை சார்ந்த நில வருவாய்

so அதான் என்ன அப்படின்னா இந்த எட்டு விதமான tax so நாலு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு விதமான tax அப்போ முகலாயர்கள் காலத்துல நில வாரியாக என்ன பண்ணிருப்பாங்கன்னா எட்டு விதமான வரியை வசூல் பண்ணியிருப்பாங்க அதுல வந்து நில வருவாய்~ வருவாய்க்காக so அதுல முதல்ல வந்து நிலவரி so நிலவரி நிலம் சார்ந்த வரிக்கு தான் என்ன பேருன்னா நிலவரி அப்பிடின்னு சொல்லுவாங்க next சுங்கவரி so சுங்கவரின்னா உங்களுக்கு தெரியும் நுழைவு வரி அன்பளிப்பு வரி யாராவது gift கொடுத்தாங்களா அயல்நாட்டுப் பொருட்கள் ஏதாவது gift எதுவும் வந்துச்சுன்னா அதுக்கான வரிதான் அப்கா சாலை அப்கா சாலைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் போர் கைதுகள் செய்யறது என்னது அப்கா சாலை சகாத் அப்படிங்கற ஒரு வரி so வாரிசற்ற மண்சப்தார் சொத்து so ஒரு மன்சப்தார்ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அஹ் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் குடிமைப்பணிகள் நியமிக்கப்படுவாங்க அவருக்கு வாரிசு இல்லாம இறந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய நிலங்களை அரசுக்கு ஒப்படைச்சிடுவாங்க இதுதான் என்ன அப்படின்னா இந்த வாரிசு அற்ற மன்சப்தார் சொத்து so பின்னால மராட்டியர்களுக்காக அப்படியே மாற்றி அமைக்கப்படும் so ஒரு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த நிலம் அப்படியே என்ன ஆயிரும்ன்னா அவருடைய வாரிசுக்கு வரும் so அதெல்லாம் அக்பர் காலத்துல follow பண்ண மாட்டாங்க சிவாஜி அதை வந்து ஒழிப்பாரு சிவாஜிதான் என்ன பண்ணிருப்பாருன்னா அதை ஒழிப்பாரு பின்னால காலத்துல நடைமுறைக்கு கொண்டு வந்துருவாங்க so அக்பர் காலத்துலயும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா மன்சப்தார் முறையில அமைப்பாங்க அப்படின்னா ஒரு மன்சப்தார் இறந்து போயிட்டாருன்னா அவருடைய சொத்துக்களை அப்படியே அரசு வந்து கையகப்படுத்திக்குவாங்க அதான் வாரிசற்ற மன்சப்தார் சொத்து next உப்பு வரி next தர்ஹானா தர்ஹானா வேற ஒண்ணும் கிடையாது மிகப் பெரிய ஒரு ஆஹ் தொழிற்சாலை எப்படி வந்து ஒரு கிராம சமூகத்துல வந்து வேளாண்மை முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி நகர சமூகத்துல தர்ஹானா அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் கூடத்திலிருந்து பெறக்கூடிய பொருட்கள் சில வி~ விலை உயர்ந்த ஆபரணங்கள் செய்யக்கூடிய பெரிய தொழில் கூடங்கள்லாம் வச்சிருப்பாங்க ஆஹ் அரசு குல பெண்களுக்கும் சரி தொலைதூர பகுதிகளுக்குமே தொழிற்சாலையில் இருந்து ஏகப்பட்ட பொருட்கள் என்ன செய்வாங்கன்னா ஏற்றுமதி பண்ணுவாங்க so அதற்கான ஒரு வரிதான் என்ன வரி அப்படின்னா இந்த வரிகள் இப்ப முகலாயர்கள் காலத்துல எட்டு விதமான வரிகளை விதிச்சிருப்பாங்க அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா நிலவரி ஏன்னா வேளாண்மைதான் முகலாயர்கள் காலத்துல இருந்தே ஒரு முக்கியமான ஒரு வரியா இருந்திருக்கும் so அந்த வேளாண்மையை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியத்துவப்படுத்தறாங்க அப்ப விளைச்சலின் அடிப்படையில இருக்கற அந்த நிலங்கள் அந்த நிலங்களைதான் என்ன செய்யறாங்கன்னா நான்கு வகையா பிரிக்கிறாங்க விளைச்சல் இந்த நிலங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வரி விதிக்கிறாங்க அந்த வரிதான் என்ன அப்படின்னா ஜப்தி so நில வரி என்ன பேருல அமைக்கப்படுது அப்படின்னா ஜப்தி அப்படிங்கிற வரி மூலமா வசூலிக்கப்படுது இப்ப ஜப்தி அப்படிங்கிற வரி இந்த வரிக்கு இன்னொரு பேருன்னா ஆஹ் அக்பர் ஜப்தி முறைன்னு சொல்லுவாங்க அக்பர் ஜப்தி முறை. ஏன்னா அக்பர் காலத்துல இந்த முறை ஏற்படுத்தனதுனால இதுக்கு பேர் அக்பர் ஜப்தி முறை அதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜா தோடர்மால்தான் அறிமுகப்படுத்தி இருப்பார் அவருடைய அமைச்சர் திவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரியான அந்த தோடர்மால்தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஜப்தி அப்படிங்கிற அந்த வரி முறையை அறிமுகப்படுத்தி இருப்பாரு இந்த ஜப்தி அப்படிங்கிற வரியானது எப்படி வசூலிக்கப்படும் அப்படின்னா விளைச்சலின் அடிப்படையிலான நிலங்கள்ல இருந்து விளைச்சல் அடிப்படை அப்படிங்கும்போது நான்கு விதமா அந்த விளைச்சலினுடைய அடிப்படையில நாலு வரியா பிரிச்சிருக்காங்க அதுக்கு பேரு, என்ன பேருன்னா கொலாச் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வகையான நிலங்கள் இந்த நான்கு வகையான நிலங்கள்ல அப்படின்னா விளைச்சலின் அடிப்படையில இந்த ஜப்தி அப்படிங்கிற வரியானது என்ன ஆயிருக்குன்னா வசூலிக்கப்படுது நிலவரியாக வசூலிக்கப்படுது ஜப்தி அப்படிங்கிற முறையில வரியை வசூல் பண்றங்க அந்த இனத்தினுடைய விளைச்சல் போக இந்த நாலு வகையில என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க வந்து வரி வசூல் பண்றாங்க அந்த விளைச்சலுக்கான நான்கு நிலங்கள்தான் இதுதான் okay வா விளைச்சலின் அடிப்படையில நிலங்களை எப்படி விக்கிறாங்க நான்கு வகையா பிரிச்சு வசூலிக்கிறாங்க so next வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியம hi hello வணக்கம் நான் இப்ப உங்கள்ட்ட எதைப்பத்தி பேசப்போறேன் அப்படின்னா வேலை job அ பத்திதான் நான் உங்கள்ட்ட இப்ப பேசப்போறேன் நாம்ம வேலை பார்க்கிறோம் office ல போய் வேலை பார்க்கிறோம் எதுக்காக வேலை பார்க்கிறோம் okay இப்ப office க்கு ஒரு target இருக்கும் அதுக்குள்ள உங்களுக்கு குடுத்த task அ நீங்க முடிச்சு குடுக்கணும் அதுக்காக நம்ம வேலை பாக்கலாம் okay overall ஆ வேலை பாக்கறது எதுக்காக simple கையில காசு வாங்கணும் சம்பாதிக்கணும் அதுக்காக கை நிறைய சம்பாதிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக நம்ம சம்பாதிக்கணும் அஹ் வேலைக்கு போகணும் ஆனா எல்லாருமே most of the people most of the ன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் people கொஞ்ச பேரு வந்து என்னை நியாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த first one சம்பாதிக்கணும் அதை மட்டும் நியாபகம் வச்சிக்கிறாங்க இல்லை நல்லா work பண்ணணும் அதை நியாபகம் வச்சிக்கிறாங்க second அதாவது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதை மறந்து போயிறாங்க

எப்~ இப்ப காதலின்னா எப்படி நம்ம அவங்க வந்து ஒரு surroundings ல comfortable ஆ வச்சுக்குவாங்க பார்த்து பார்த்து பத்திரமா பார்த்துக்குவாங்க ஒரு lovely ஆ பார்ப்பாங்க அதே மாதிரி அந்த ஒரு work lovers ம் நம்ம வேலையை பார்க்கும் போது புடிச்சு சிரிச்சுகிட்டே enjoy பண்ணிட்டு அப்படி பார்ப்பாங்க இந்த workaholic ன்றவங்க எப்படின்னா அஹ் drug addict மாதிரி சொல்லலாம் drug addict drinks க்கு addict ஆனவங்க அவங்க எப்படி அத விட்டுட்டு பிரியவே மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி உயிரே போனாலும் சரி உயிர் போகும்போது கூட அதோட இருப்பாங்க அந்த மாதிரி இந்த workaholic இப்ப இந்த workaholic அஹ் simple ஆ சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஒரு workaholic க்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க wife என்னவா புலம்புவாங்க அப்படின்னா என் வீட்டுக்காரர்ரு எப்ப பார்த்தாலும் laptop கட்டிட்டே அழுகுறாரு laptop ஓடையே பேசுறாரு laptop ஓடயே படுக்குறாரு எல்லாமே அதை பண்றாரு இது பண்றாரு ஆனா இதை பண்ண மாட்றாரு அதை பண்ண மாற்றாரு வீட்டுக்கு அஹ் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு வீட்டுக்கு விருந்த கூட்டிட்டு போக மாட்டாரு குழந்தைங்களோட பேச மாட்டாரு அப்ப அப்ப அப்ப அப்ப பெரிய ஒரு list ஏ இருக்கும் அவங்கள்ட்ட அஹ் இப்படி இப்படிப்பட்ட ஒரு workaholic ஒரு ஆசாமியோட மனைவியோ மக்களோ மகிழ்ச்சியோட அவங்க weekend enjoy பண்ணுவாங்களான்னு கேட்டா doubt தான் மிகப்பெரிய கேள்வி அஹ் அவங்களுக்கு இந்த சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க இந்த weekends லயும் laptop அ தொறந்து வச்சுட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து அஹ் office க்கு leave போட்டிருப்பாங்க leave போட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து வேலை பார்ப்பாங்க அப்படி இருக்கிறவங்களா இருக்காங்க இதனாலேயே நாங்க சில பேர் இந்த மாதிரி ஆசாமிகளுக்காகவே சில companies எல்லாம் ஒரு rules ஏ கொண்டு வந்துட்டாங்க fifty percent ஓ ஒரு forty percent ஓ நீங்க leave எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க

அஹ் நான் இதை ஒரு book ல படிச்சேன் உங்கள்ட்ட நான் இப்ப அத~ அதத்தான் share பண்ணிட்டு இருக்கேன் உங்களோட நோக்கம் என்ன mostly இருக்கும் அப்படின்னா அவ~ அவங்க மத்தவங்களும் வந்து நம்மளை பாராட்டணும் அவங்களை வந்து ரொம்ப high ஆ பாக்கணும் ஆஹ் like ஒரு கெத்து ஒரு proud அந்த மாதிரியா இருக்கலாம் இல்ல ஒருத்தவங்க நம்மளை பார்த்து ப்பா என்னம்மா உழைக்கிறான் பாரு இவன்தான் மனுஷன் அப்படின்னு சொல்றதுக்காகவும் இருக்கலாம் என்னவோ ஒரு ஒரு இரண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்ன்னா அவங்களுக்கு சமூகத்துல ஒரு status ஒரு தகுதி வேணும் அதுக்காக அவங்க விடா முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு பெரிய திறமை இருக்கு நம்மள்ட்ட அப்படின்றதை நிரூபிக்கணும்ன்றதுக்காகவும் பண்ணுவாங்க மூணாவது காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆஹ் ஒரு இத மறக்கறது அதாவது அவங்களோட கவலைய மறக்கறதுக்காக இத வந்து ஒரு filter ஒரு வடிகால் மாதிரி use பண்ணிக்குவாங்க அஹ் என்ன மாதிரி கவலையா இருக்கலாம் என்னனாலும் இருக்கலாம் wife ஓட பிரச்சனையா இருக்கலாம் இல்ல குழந்தையை பாத்துக்க முடியாது ஏதோ ஒரு something or breakup lover விட்டு போயிட்டா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கலாம் அதுல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக இந்த அதாவது workaholic அப்படின்ற பொதக்குழியில விழுந்துடுவாங்க அத மறக்கறதுக்கும் மறைக்கறதுக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு அதுலயே ஒரு addiction ஆ மாத்தி அதுவே உலகம் அப்படின்னு விழுந்துருவாங்க இந்த வேலை வெறிகளிலே நிறைய ரகம் இருக்கு அதாவது எப்படின்னா ஒரு impossible ஆன goal வெச்சுக்குவாங்க வெச்சுட்டு அதை எட்டி எட்டி எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எட்ட முடியலை அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க stress அது இது heart attack அது அஹ் சொல்லவே தேவையில்ல எல்லாருமே cross பண்ணிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு stress அப்படின்ற ஒரு இதுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி இருப்பாங்க இ~ இதுல இந்த வேலை வெறியர்களே இரண்டு இரண்டாவது ரகம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேலையை சின்~ சின்ன தப்பு கூட இல்லாம பிரமாதமா perfect perfect ன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல அதை புடிச்சு வச்சுக்கிட்டு அதை பண்ணணும் அப்படின்ற இதுல இருப்பாங்க அதுக்காக நிறைய informations சேகரிப்பாங்க நிறைய பண்ணுவாங்க அவங்க hard work பண்றதை பார்த்தா ச்சே நம்ம வேலை பார்க்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு feel ஆகும் ஆனா அது கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எதுக்கு பண்ணோம் oh my god எதுக்கு பண்ணோம் மறந்துட்டோமே கடைசியிலே பார்த்தா சேது படத்திலே விக்ரம் வர வர மாதிரி அதே செஞ்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க எதுக்கு பண்ணாங்கன்றது அவங்களுக்கும் தெரியாது கூட இருந்தவங்களுக்கும் தெரியாது ஏன் அவங்க search பண்ண அந்த laptop க்கே தெரியாது சில officers வந்து ஒரு மாநாட்டுல ஏதோ ஒரு round table conference இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து பேசணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நிறைய statistics நிறைய புள்ளிவிவரம் அது இதுன்னு சேகரிப்பாங்க அஹ் இவங்க மட்டும் மட்டும் tension ஆனது பத்தாதுன்னு கூட இருக்கறவங்களையும் சேர்த்து tension ஆக்கி ராப்பகலா work பண்ண வெப்பாங்க ஆனா கடைசியில அந்த மாநாட்டுல போயி அஹ் அன்புள்ள தாய்மார்களே பெரியோர்களே குழந்தைமார்களேன்னு ஆரம்பிச்சு என்ன பேசணுன்றது அவங்களுக்கும் தெரியாது அதாவது இவங்க சொல்றது எல்லாமே என்னன்னா அந்த paper ல இருக்குமே தவிர அவங்க மனசுல எதுவுமே இருக்காது சொல்ல வந்த கருத்தா இருக்கட்டும் சொல்ல வந்த புள்ளி விவரமா இருக்கட்டும் இந்த வேலை வெறியர்கள் சாதிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தோம்னா பெருசா எதுவும் இருக்காது ஆனா அவங்க வந்து போகப் போக அவங்களே அவங்கள இழந்துகிட்டு இருக்காங்க அவங்களோட தனித்துவத்தை இழக்குவாங்க அவங்களோட originality அத வந்து இழந்துருவாங்க வாங்க அவங்க எப்படி சந்தோஷமா இருக்கணுன்றது தெரியாது மத்தவங்களோட எப்படி friendly ஆ பேசணுன்றது தெரியாது அவங்க சொல்ல வந்த நோக்கம் நல்லதா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றது தெரியாது mostly சில பேர் வந்து இப்ப for example இப்ப ஒரு workaholic person இருக்காங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா இருக்கின்றவன் நீ இதை பண்ணு இதைத்தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஆனா இவங்களுக்கு வந்து அது rude ஆ தெரியலாம் பேசணும் அப்படி communicate பண்ணணும் அந்த மாதிரிங்கிறது தெரியாது main ஆ எப்படின்னா இந்த workaholic யும் நம்ம college ஓ school ஓ toppers இருப்பாங்கல்ல அவங்களோட compare பண்ணி சொல்லலாம் எப்படின்னா ஆஹ் அவங்க இப்ப for example school அ ஒரு பொண்ணோ ஒரு பையனோ first rank first rank love விட்டே குடுக்க மாட்டான் அந்த first rank க்கும் அவனும் என்ன சொல்றது ஒரு co sisters மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன் அஹ் அப்படி இருக்கிறவங்க திடீர்ன்னு தப்பித்தவறி ஒரு mark miss ஆயி second rank வந்துட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு அழுவாங்க அதே மாதிரி அந்த workaholic அஹ் ஒரு இதுல தப்பாயிருச்சுன்னு ரொம்ப உடைஞ்சு போவாங் ஏன் எதுக்கு just அவ்வளவுதான் இதெல்லாம் நடக்கதான் செய்யணும் அப்படின்ற ஒரு இதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கு late ஆகும் இப்படி காலம்பூராம்

அது வந்து ஒரு creativity mind இருக்கும் அவங்களுக்கு family யோட time spend பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய இருக்கும் இந்த workaholic க்கு computer இதெல்லாமே ஒண்ணுதான் சொல்லப் போனா அஹ் என்னது எல்லாமே அது கிட்ட இருக்கும் புள்ளி விவரத்துல இருந்து பள்ளி விவரம் வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா ஆனா அது தெரியாது எப்பப்ப செயல்படுத்தணுன்றது தெரியாது so இந்த வேலை வெறியர்கள் கடைசியில என்ன ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்ன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து என்ன சொல்றது one digit percent லதான் இருப்பாங்க மனைவிகூட பேசமாட்டாங்க குழந்தையோட விளையாடமாட்டாங்க பொழுதுபோக்கா அவங்களுக்குன்னு ஏதாச்சும் கேட்டா what is mean by hobby அப்படின்னு அவங்க கேப்பாங்க இங்கிலிஷ்ல saying அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க இந்த மாதிரியே இருக்கும் இ~ இப்படி கொஞ்ச நாள்லயே படிப்படியா அவங்க வந்து குடும்ப வாழ்க்கையை வந்து இழந்துருவாங்க சரி இப்போ இவ்வளவு நேரமா நம்ம workaholics வேலை வெறியர்கள் அவங்கள பத்தி நம்ம பேசணும் சரி இவங்களுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னுட்டு பார்த்தா நீங்க கதறது என் காதுல கேக்குது நான் இப்ப உங்களுக்கு அதுக்கு தான் சொல்லப்போறேன் என்னது அப்டின்னா first உன்னை பார் look at yourself ரெண்டாவது உன் உள்ளே பார் look inside yourself third உன்னையே தூரத்தில் பார் look away from yourself உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நீங்க ஒரு காலத்துல இருந்து திரும்பி பார்க்கும் போது there should be some fruitful memories உங்களுக்கு வந்து அது பார்க்கும் போது ஆஹ் இப்படில்லாம் வாழ்ந்திருக்கேன்

time spend அஹ் மத்தவங்களோட நிறைய time spend பண்ணுங்க உங்க குழந்தையோட நிறைய time spend பண்ணுங்க wife ஓட நிறைய time spend பண்ணுங்க okay work நிறைய இருக்குன்னா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நீங்க வீட்டுல வந்து பார்க்கலாம் மத்தபடி office லயே உங்களோட work அ முடிச்சிட்டு வந்துருங்க professional life தனியா personal life தனியான்னு வச்சுக்கோங்க ஆஹ் உங்க குழந்தைகள்ட்டயோ உங்க wife ட்டையோ நீங்க பேச வரும்போதுதான் உங்களுக்கு என்னென்ன problems இருக்கு அவங்களுக்கு நம்ம என்ன solution கொடுக்கலாம் இது இது எப்படி வரலான்னு உங்களுக்கு தெரிய வரும் அவங்க என்னென்ன undergrow பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரிய வரும் so come out of your professional life and enjoy your journey enjoy your life

ஆஹ் லியான்ஸ் எப்டி இருக்க நீ? நல்லா இருக்கேன் டேனி நீ எப்டி இருக்க? நா நல்லா இருக்கேன் இப்ப என்ன master degree முடிச்சுட்டதான இப்போ?

நா வந்து engineering முடிச்சுருக்கேன்டி engineering முடிச்சுட்டு நானும் இப்பதான் நான் first இன்னொரு company ல work பன்னோம் அதுக்கடுத்து இப்ப இன்னொரு company ல work பண்ணிட்டு இருக்கேன் IT ல

எதோ ஒரு field ல போய் வேல பாக்குறாங்க அந்த மாதிரி இப்போ உள்ள education system வந்து மாறிடுச்சு ஆமா என்ன என்னாதுனா இப்ப வந்து education system ம மாத்தனும். ஏன்னா வந்து முன்னாடி எல்லாம் வந்து education வந்து எல்லாருமே படிச்சாங்க படிச்சவுங்களுக்கு எல்லாமே குறைவா தான் படிச்சங்க எல்லாருமே படிக்கமாட்டங்க கொஞ்சபேரு படிப்பாங்க படிச்சவுங்க எல்லாருக்குமே வந்து வேலைவாய்ப்பு உள்ளது கிடைக்கும் ஆனா இப்ப பத்தனா எல்லாருமே படிக்குறாங்க எல்ல இப்ப engineering ஒரு வீட்ல எடுத்தன்னா நாலு ஒரு வீட்ல ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருந்த மூனு பிள்ளைங்க இருந்தங்கனா அந்த மூனு பிள்ளைங்கள்ல ரெண்டு பிள்ளைங்க engineering தான படிச்சிருப்பாங்க அந்த மாறி எல்லாருமே போய் போய் engineering ங்கு arts சு அப்டி இப்டினு படிச்சுகிட்டு இருக்கு இப்ப வந்து எல்லாருமே வந்து என்னனா இதே படிச்சு படிச்சு என்னனா education எல்லாருமே வேலையில்லா திண்டாட்டம் தான் வந்துடே இருக்கே தவற வேற ஒன்னுமே வரலா அதுக்கு அடுத்தது என்னனா ஆஹ் எல்லா syllabus நம்ளோட education ஓட syllabus வந்து ரொம்ப இதா இருக்குது அவுங்க வந்து syllabus வந்து இப்போ CBSC, ICIC ல உள்ள syllabus சும் நம்ம இந்த government அந்த இது சமச்சீர் கல்வினு சொல்றாங்கல்ல அந்த சமச்சீர் கல்வியோட அந்த syllabus வந்து என்னனா ரொம்ப நல்லாயில்ல அந்த syllabus அவுங்க மாத்துனாவன்னா இப்ப என்ன என்ன இப்ப NEET டு ஆஹ் அதுக்கடுத்து JE அதுக்கடுத்து NATA அந்த மாறிபட்ட exam கள்ளாம் வந்து என்னதுனா அந்த இதுல உள்ள CBSCICIC பிள்ளையோட யாரு நம்ம government school ல உள்ள பிள்ளைங்களோட இது வந்து பங்களிப்பு அதிகமா இருக்கும் ஆனா இப்ப பாத்தனா என்னது CBSC, ICIC தான் எல்லாருமே வந்து attend பண்ணி pass ஆகுறாங்களே தவிர இந்த government ல school ல உள்ளவுங்க யாருமே pass ஆகல அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன இந்த வந்து syllabus, way of syllabus தான் ஆமாடி ஆமாடி syllabus வந்து இப்ப வந்து சரியே இல்ல என்ன சொல்றது அந்த CBSCmatriculation அந்த மாறி உள்ளவுங்களுக்கு வந்து இந்த syllabus வந்து நல்லா syllabus அ இருக்கு ஒரு high quality ல ஒரு தரமான syllabus அ எடுத்துட்டு இந்த அரசாங்கம் வந்து இந்த இந்த education system த்த வந்து மாத்தவே இல்ல அந்த syllabus எல்லாமே வந்து அப்டியே வச்சிருக்காங்க இது வந்து ஒரு முக்கியமான காரணம் நம்ம நாட்ல வந்து education வந்து இன்னும் develop ஆகாம இருக்குறதுக்கு அதுவும் அரசு பள்ளில வந்து இந்த குழந்தைங்க வந்து படிக்காம இருக்குறதுக்கு வந்து இது ஒரு முக்கியமான கரணமா இருக்கு ஏனா எந்த ஒரு துறைய நம்ம எடுத்துகிட்டலும் ஆஹ் இந்த தனியார் பள்ளில வந்து படிக்குற அந்த பிள்ளைங்க CBSE ல ICIC ல லாம் படிக்குற பிள்ளைங்க வந்து நிறையா mark score பண்ணுது easy அ அந்த பிள்ளைங்களால இப்ப ஒரு குறுக்கு வழிலலாம் ஒரு அந்த question வந்து கேட்ருப்பாங்க அத வந்து நம்ம யோசிச்சு பதிலலிக்கிற மாறி அந்த மாறி இருக்கும் அதுலலாம் வந்து இந்த government school படிக்குற பிள்ளைங்க வந்து ரொம்ப நேரம் யோசிக்க எடுக்குறது Question னுக்கு வந்து ஒரு half half second தான் time குடுத்துருப்பாங்க ஆனா அந்த பிள்ளைங்க வந்து one and half seconds வந்து அத வந்து யோசிக்குறதுக்கு மட்டுமே எடுக்குது. மொத்தம் வந்து ஒரு அரை நிமிஷம் அவ்வளவுதான் யோசிக்கனும் அப்டினா அவ்வளவு தான் யோசிச்சு அந்த பிள்ளைங்க வந்து அதுக்கு answer பண்ணனும் ஆனா அந்த பிள்ளைங்க நிறைய நேரம் அத வந்து யோசிக்குரதுக்கே எடுக்குறது நால அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நில அப்டினா என்ன சொல்ல ஒரு last இருக்க ஒரு ten questions போல வந்து அந்த பிள்ளைங்க answer பண்ணாமலயே போகுறமாதிரி ஒரு ஆஹ் நிலமைலாம் வருது அந்த மாதிரிலாம் இருகது வந்து இருகறதுனால என்ன சொல்றது அந்த பிள்ளைங்கலுக்கு அந்த பெரிய படிப்புல இப்போ டாக்டருக்கு NEET தேர்வுலாம் வைக்குறாங்க அவுங்களுக்குலாம் வந்து அந்த level ல அவுங்களால இது பண்ண முடில score பண்ண முடில

Score பண்ணிருக்காங்க நிறையா நிறையா என்னசொல்றது அவங்கலே இப்ப புதுசா twisted ஆ ஒரு question கேக்குறாங்கன்னு அப்டினு அவுங்களே சிந்திச்சு இது question வந்து oral லா தான் கேட்ருப்பாங்க Book ல வந்து படிச்ச மதிரியே இருக்காது oral ஆ இருக்கரதுனால அவுங்க வந்து அத அத நிறையா methods ல நிறையா முறைகள்ல வந்து அத யோசிச்சு அவுங்க வந்து அதுக்கு answer பண்ணிராங்க ஆனா அந்த government school ல சில பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அத வந்து correct ஆ எடுத்து answer பண்றதுக்கு தெரியல அதனால அந்த பிள்ளைங்க வந்து அந்த நேரத்துல எல்லாமே கொஞ்சம் தெனறிதான் போறாங்க ஆமா ஆமா அதுவும் உண்ம தான் இப்ப அதுவும் இல்லாம நிறையா இங்க பாரு maths வந்து maths ல வந்து என்னாது அஹ் என்னாது addition subtraction multiplication division இதெல்லாம் உண்டு தெறியுமா அதுக்கு இப்ப எல்லாமே எல்லாத்துக்குமே இப்ப வந்து புதுசு புதுசா இப்ப abacus class னு இருக்கு அதுல ஏன்னா நீ பாரு நா இப்ப நிறைய இது பாத்திருக்கேன் youtube லயும் இல்ல இந்த shorts அந்த மாறி உண்டுல்ல அதுலையும் பாத்துருக்கேன் என்னனா கொஞ்சம் ஒரு நம்ம இப்போ ஆஹ் ஒரு thousand something divided by அப்டினு எதாவது குடுக்குது இல்லைனா into fifty-five அந்த மாறி எதாவது குடுத்தாங்கனா அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு second லையே வந்து

அந்த பிள்ளைங்க வந்து mind calculation லாம் பண்ணி அதுக்கு answer வந்து கொண்டுவருது இந்த மாதிரி இருக்காங்க நெறைய இப்ப வந்து எல்லாமே மாறிட்டு abacus class என்ன எல்லாம் ஏன எல்லாத்தையுமே easy way ல எப்டி படிக்கலாம்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

Low வா இருக்கு முன்னாடி உள்ளவுங்க எல்லாருமே வந்து படிப்புல வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் குடுக்கல இப்ப வந்து படிப்புல ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கறநால இந்த இதெல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிச்சு படிப்ப எப்டி வளக்கலாம் எப்டி முன்னுக்கு கொண்டுவரலாம் அந்த மாதிரி தான் அவுங்க பாத்து படிக்குறதுக்கு வேண்டிய ஒரு இத பன்னிட்டு இருக்காங்க ஆமாடி ஆமாடி படிப்பு முறைல வந்து நிறைய புதுமைய புகுத்திருக்கோம் அப்டிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவுங்க நிறைய வழிமுறைகளெல்லாம் வந்து இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த CBSE லாம் நம்ம பாத்தோம்ல

என்ன சொல்றது அதோட correct டான முறைய வந்து அவுங்க சொல்லி குடுக்காம இதவந்து easy யா இந்த வழில பண்ணிறலாம் easy யா இந்த வழில பண்ணியறலாம் அப்டினு சொல்லி நிறையா குறுக்குவழி வந்து அவுங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்ப புரியும் அவுங்க ஒரு exam ல வரும் போது ஒரு இதுக்கு அந்த குறுக்கு வழிய பயன்படுத்தி பண்ணிருவாங்க ஆன இன்னொரு method ல வரும்போது அத நேர்வழில பண்ண மட்டும் தான் சில

அப்ப அவுங்க அப்டி நம்ம பயன்படுத்தும் போது இந்த பிள்ளைங்க இத வந்து குறுக்கு வழில நம்ம படிச்சுகிட்டோம் அப்டினா அந்த வாழ்க்கைலயுமே வந்து குறுக்கு வழில தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்டிங்கிற ஒரு என்னம் வந்துரும் ஏன்னா இப்ப வந்து பாத்துகிட்டோம் அப்டினா முக்கா ஒரு பாதி பாதி percent இளைஞர்கள் வந்து நம்ம குறுக்கு வழில சம்பாதிக்கலாம் அப்டிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம கல்வி அப்டிங்கிற போது அது வந்து எப்பவோ நம்ம வந்து நேர தான் போகனும் நேர் வழிலதான் இருக்கனும் ஆனா என்ன சொல்றது இப்ப வந்து smart work அப்டினு வந்து ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க smart work னா எப்டி நம்ம சீக்கிரமா ஒரு குறுக்கு வழில போய்ட்டு நம்ம வந்து அத வந்து சாதிக்கமுடியும் அப்டிங்கிறது எப்பவுமே நேர் வழில போரது மட்டும் தான் நமக்கு பயன்படும் அப்டினு முன்னாடி நம்மளோட கல்வி சொல்லி தந்திட்டு இருந்தோம் ஆனா இப்ப வந்து நம்ம கஷ்டபட்டு உழைக்க வேண்டாம் smart work தான் important அப்டினு சொல்லி smart work அப்டினு அந்த கல்வியே வந்து சொல்லுது இந்த smart work வந்து எவ்ளோ நாள் நீடிக்கும் அப்டினு தெரியல எப்டி இருந்தாலும் நம்ம வந்து குறுக்கு வழில போகும்போது இதே ஒரு பாதிப்பு வந்து நமக்கு வர தான் செய்யும் இத வந்து இத இந்த காலத்துல உள்ளவுங்க வந்து உணர்ந்துகொள்ளவே இல்ல நம்ம குறுக்கு வழிய வந்து நம்ம use பண்ணகூடாது ஒரளவுக்கு வந்து நம்ம நேர் வழிலதான் போகனும் நம்ம கஷ்டபட்டு உழைச்சா மட்டும் தான் அந்த உழைப்பு வந்து நம்ம கிட்ட வந்து சேரும் அப்டிங்கிறத வந்து யாருமே புருஞ்சிகிறது இல்ல ஆமா ஆமா இப்ப வந்து correct தான் என்னதுனா இப்ப வந்து பிள்ளைங்க நிறைய பேர் வந்து குறுக்கு வழிலதான் போறாங்க ஏன்னா இப்ப வந்து பணம் சம்பாதிக்குறது தான் முக்கியம் அதுனால பணம் சம்பாதிக்குறதுக்கு இப்ப எல்லாருமே வந்து குறுக்கு வழிய தேர்ந்தெடுத்து குறுக்கு வழில பணம் சம்பாதிகுறது easy அதுனாலயே குறுக்கு வழி போறாங்க இப்ப பணம் வந்து நேர்வழில போன தான் கிடைக்கும்